எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா diary queen chicken அப்படின்னு சொன்னீங்கல்ல ma'am

அது வேணும் ma'am அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்றேன்னு சொன்னீங்கல்ல ma'am okay ma'am cheese bur~ burger அப்படின்னு சொன்னீங்கல்ல ma'am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 அடுத்தது என்ன வேணும்னு பாத்தீங்கன்னா fish sandwich சொன்னீங்கல்ல ma'am

அது வேணும் ma'am அடுத்து KFC chicken சொன்னிங்கல்ல ma'am

அது ஒரு நிமிஷம் ma'am

popcorn chicken வேணும் nuggets இல்ல அது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

okay ma'am okay okay ma'am இதுக்கு மேல நீங்க explain பண்ணுங்க ma'am நான் அடுத்தது என்னலாம் வேணும் அப்படின்னு சொல்றேன் ma'am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 அப்புறம் இது கூட சொன்னேன் ma'am chick chicken sandwich ஒன்னு சொன்னேன். அது வந்து chicken ல பண்றது ma'am அப்புறம் வந்து dakoobell super மீன் ஒன்னு இருக்கு அது~ அதுவும் நல்லா இருக்கும் அது tadpods போலவே இருக்கும் okay வா அப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறம் வந்து div hauntoll chocolate அஹ் taklas வந்து இருக்குது. அது எப்படின்னா அதுக்கு மேல chocolate இதெல்லாமே போட்டு அந்த மாதிரி இருக்கும் அது நல்லா இருக்கும் சாப்பிடறதுக்கு அப்புறம் empty donald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

adobo chicken bowl ஒன்னு இருக்கு ma'am okay வா அஹ் இது ஒன்னு order பண்ணிருங்க okay வா ma'am

அப்புறம் வந்து chopped அஹ் mexican and taster salad ஒன்னு இருக்கு இது ஒரு salad okay வா ma'am இதுவும் நல்லா இருக்கும் இதுல வந்து நிறைய biscuit இது போ~ போட்டிருப்பாங்க.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 kickstock lemon pepper mix இருக்கு ma'am pepper ல வந்து அந்த chicken வந்து அப்புறம் பாத்தீங்கன்னா

okay ma'am அப்புறம் வந்து இப்ப பாத்தீங்கன்னா fast food ல நிறைய இது இருக்கு ma'am okay வா noodles இருக்கு ma'am okay வா noodles பாத்தீங்கன்னா veg noodles இருக்கு egg noodles இருக்கு அப்புறம் வந்து chicken noodles இருக்கு மூணு varieties இருக்கு அப்புறம் வந்து இன்னுனு நிறைய varieties இருக்கு okay வா ma'am so வந்து நிறைய இதெல்லாமே போட்டு அந்த lemon tods இதெல்லாமே போட்டு அந்த மாதிரி இது எல்லாமே இருக்குது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா fried rice இருக்கு ma'am fried rice பாத்தீங்கன்னா chicken fried rice இருக்கு egg fried rice இருக்கு okay ma'am veg fried rice உம் இருக்கு okay வா ma'am அப்புறம் வந்து chicken fried rice இல்லையா ma'am

ஓ mutton fry ஆமா ஆமா mutton fried rice உ இருக்கு ma'am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

ஆமா ma'am pasta item எல்லாமே இருக்குது ma'am pasta item அதுல வந்து chicken போட்டு பண்றது இருக்கு இஞ்சி போட்டு பண்றது இருக்கு ma'am pasta ல அப்புறம் mushroom எல்லாமே இருக்கு mushroom pasta வேணும் okay வா ma'am

mushroom தனியா இது பண்ணி தருவாங்கல்ல ma'am அது இல்லாம bread crumbs எல்லாம் ஊத்தி இது பண்ணி தருவாங்கல்ல ma'am

ஹம் அசைவமும் இருக்கு அப்புறம் வந்து மசால்பூரி இருக்கு, அப்புறம் வந்துட்டு பானிபூரி இருக்கு ma'am அப்புறம் shawarma கூட இருக்கு ma'am chicken shawarma இருக்கு அப்புறம் வந்து plate shawarma இருக்கு இப்ப வந்து shawarma பார்த்தீங்க அப்படின்னா நாங்க வந்து உங்களுக்கு இங்கருந்தே roll பண்ணி குடுக்க மாட்டோம் ma'am ஏன்னா வந்து அஹ் நாங்க அப்படி குடுக்குறதில்லை ma'am but நீங்க வந்து உங்களுக்கு என்னைக்கு party இருக்கோ அன்றைக்கு நாங்க வந்து உங்களுக்கு பண்ணி குடுப்போம் okay வா ma'am இப்ப வித்தியாச வித்தியாசமா pocket shawarma cup shawarma அப்படின்னு

ஆமா ma'am ஆமா வந்திருக்கு அதெல்லாமே இங்க available தான் ma'am இப்ப வந்து சமோசா எல்லாமே நிறையபேர் விரும்பி சாப்பிடுறாங்க ஆமா ma'am ஆமா ஹம் okay ma'am அந்த மாதிரி எல்லாமே இருக்குது okay ma'am shawarma னா நீங்க எந்த இது கேக்குறீர்களோ அது நாங்க உங்களுக்கு பண்ணி குடுத்துருவோம். இப்ப வந்து grilled chicken இருக்குது ஆஹ் இதெல்லாமே இருக்கு okay ma'am நான் சொன்னதெல்லாமே இருக்கு sandwich item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 bucket shawarma வேணுமா okay ma'am bucket shawarma இருக்கு உங்ககிட்ட ice cream லா இருக்குல்ல ma'am இப்ப நிறைய பேரு குச்சு ice cream அதுக்கப்புறம் ஒரு smoke ice cream அப்படிலாம் சொல்றாங்கல்ல ma'am அதே மாதிரி வித்தியாசமா நீங்க ஏதாவது try செஞ்சீங்களா மூங்கில் ice cream அந்த மாதிரிலாம் இருக்கு. ஏதாச்சும் நீங்க அத try பண்ணிருக்கீங்களா ma'am அது மாதிரிலாம் உங்ககிட்ட available ஆ ஆமா ma'am அது எல்லாமே நீங்க கேக்குறது எல்லாமே நாங்க வந்து பண்ணி குடுப்போம் ma'am என்னைக்காவது இப்ப வந்து items எல்லாமே கேட்டுருக்கீங்க அதெல்லாமே நாங்க வந்து பண்ணி குடுத்துருக்கோம் ma'am ஹம் அப்புறம் வந்து நிறைய pizza இருக்கு ma'am pizza பாத்தீங்கன்னா chicken pizza இருக்கு அப்புறம் வந்து chicken pizza இந்த மாதிரி நிறைய pizza sweet pizza இருக்கு chocolate pizza இதெல்லாமே இருக்கு. ஓ அப்ப chocolate pizza லாம் இருக்கா ma'am ஆமா ஆமா அது இப்ப புதுசா வந்திருக்கு ma'am chocolate pizza புதுசா வந்திருக்கு அதுல வந்து cheese எல்லாமே போட்டு சாப்பிடும் போது ரொம்ப taste ஆ இருக்கும் okay வா ma'am

okay ma'am okay chocolate pizza ஒன்னு நான் வந்து order பண்ணிக்கிறேன் ma'am அஹ் அப்புறம் பாத்தீங்கன்னா அஹ் burger நிறைய~ நிறைய இருக்கு நிறைய இருக்கு உங்களுக்கு எது வேணுமோ அத இது பண்ணிக்கலாம் okay வா ma'am

அப்புறம் வந்து என்னன்னா noodles fried chicken அப்புறம் அது வந்து bread அதெல்லாமே போட்டிருப்பாங்க bread உ pizza sorry ma'am pasta ma'am pasta இதெல்லாமே போட்டுருப்பாங்க. அப்புறம் வந்து அப்புறம் பாத்தீங்கன்னா அஹ் அஹ் white butter orange chicken இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா noodles ல chicken

meat pizza இருக்கு ma'am okay வா meat ல வந்து mutton pizza இருக்கு ma'am. அப்புறம் வந்து Taco Bell french fry இருக்கு ma'am Taco Bell ல வந்து. அஹ் இது மேல நிறைய nuggets அப்புறம் வந்து onion tomato ல வந்து spring onion அந்த red spring அந்த tomato வந்து இது பண்ணியிருப்பாங்கல்ல ma'am அத மட்டும் எனக்கு ஒரு okay ma'am ஆஹ் okay ma'am okay அப்புறம் வந்து இதெல்லாம் தாம் ma'am இருக்கு okay வா இன்னுனு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 அப்புறம் வந்து pepper pepper tikka இருக்கு okay வா ma'am victoria pizza இருக்குது உங்களுக்கு இதுல என்ன என்ன வேணுமோ அது எல்லாமே நீங்க எனக்கு call பண்ணுங்க juice item லே நிறைய இருக்கு இப்ப வந்து நிறைய பேர் வந்து fast food சாப்பிடும்போது juice எல்லாமே குடிப்பாங்க அப்புறம் coke உ coke உ அப்புறம் வந்து இது எல்லாமே sprite அது எல்லாமே குடிப்பாங்க ஆஹ் உங்களுக்கு அதுல என்ன வேணும்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்க ready பண்ணி குடுப்போம் okay வா ma'am

இது வந்து lemond ஒன்னு இருக்கு ma'am அது உங்களுக்கு okay வா ma'am

okay அது லே எல்லாத்தையும் இருக்கு ma'am okay ma'am அதுவும் இருக்கு அப்புறம் coke நாங்க வந்து

ஆமா ma'am bucket chicken இருக்கு ma'am அது வந்து எப்படின்னா ஒரு இதுல வந்து KFC மாதிரிதான் ma'am அதுல வந்து உங்களுக்கு ஒரு bucket தருவோம் ma'am அதுல வந்து எத்தனை pieces இருக்குன்னா ஒரு ten pieces இருக்கும் okay வா ma'am பெரிய piece ten இருக்கும் okay வா leg piece அந்த மாதிரி எல்லாமே ஒரு ten pieces வந்து இருக்கும் ma'am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

momos இப்ப வந்து நிறைய நிறைய பேர் வாங்குறாங்க அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் வந்து அஹ் அது taste ஆ இருக்கும். உள்ளார வந்து அந்த chicken எல்லாமே வச்சு மேல வந்து அஹ் மைதா மாவுல அந்த இதெல்லாம் பிசைஞ்சு அத குடுக்கும்போது ரொம்ப taste ஆ இருக்கும் okay வா ma'am okay ma'am okay okay ma'am அதுல உங்களுக்கு momos ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுதா ma'am okay ma'am நீங்க பேசுங்க எனக்கு அடுத்தது chicken honey butter biscuit இருக்கா ma'am

chicken honey butter biscuit இருக்கா ma'am ஆமா ma'am இருக்கு ma'am இருக்கு அது வந்து அஹ் அந்த தேன்ல பண்றது ma'am okay வா தேன்ல பண்ணி அந்த biscuit அ வந்து okay வா biscuit உ biscuit வந்து தேன்ல பண்ண அந்த model இருக்கு. அஹ் இப்படி நிறைய models இருக்கு உங்களுக்கு என்ன இது வேணுமோ இப்ப spring onion இருக்குது

இதே மாதிரி நிறைய இருக்குது ma'am okay ma'am இப்ப வந்து நான் இப்ப உங்களுக்கு கொஞ்சம் சொன்னேன் ma'am உங்களுக்கு இதுல என்னெலாம் வேணும்னு உங்களுக்கு சொல்றீங்களா double burger இருக்கு double layer burger இருக்கு ma'am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

அஹ் okay ma'am எனக்கு இதுல ice cream வேணும் ma'am இப்ப ice cream ல எனக்கு chocolate ice cream போதும் ma'am அடுத்தது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 double layer burger சொன்னிங்கல்ல ma'am

அடுத்தது ஒரு biscuit கேட்டேன் honey biscuit ஆ ma'am ஆமா ma'amfireless chicken இருக்குல்ல ma'am அது வேணும்

அது first கொஞ்சம் order பண்றேன் ma'am அது எடுத்துக்குங்க ma'am okay ma'am okay உங்களுக்கு fried rice எதுவும் வேண்டாமா ma'am ஆஹ் சொன்னேன்ல ma'am chicken fried rice okay okay ma'am அது எத்தனை பேருக்கு வேணும் ma'am ma'am chicken fried rice இது எல்லாமே பதினஞ்சு பேருக்கு பாக்குறமாரி தாங்க ma'am இல்ல நீங்க tie பண்ணி pocket ஆ தருவீங்க அப்படின்னா அதுகூட okay தான்

ma'am bucket chicken மறந்துறாதீங்க ma'am okay ma'am okay ma'am இன்னொன்னு இருக்கு ma'am ஒரு biscuit model இருக்கு. அது எப்படினா அஹ் நடுவுல வந்து chicken fry பண்ணி ஒரு biscuit model இருக்கு அது வேணுமா உங்களுக்கு

okay ma'am okay ma'am but nakpods ல நிறைய varieties சொன்னேன்ல ma'am nakpods எப்படி ma'am nakpods ஆ இல்ல வேண்டாம் ma'am அது வேண்டாம் ma'am

okay ma'am அப்புறம் வந்து sandwich ஏதாவது வேணுமா ma'am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 egg roll chicken roll இந்த இத மறந்துராதீங்க okay வா ma'am ஹம் okay ma'am okay chicken sandwich உ கண்டிப்பா உங்களுக்கு ready பண்ணி கொடுத்துருவோம் ma'am இப்ப வந்து அஹ் உங்களுக்கு இது எல்லாமே நீங்க order பண்ணி இருக்கீங்க இதுக்கு எல்லாமே நாங்க rate நாங்க வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி உங்களுக்கு தருவோம் அப்புறம் உங்க address சொல்றீங்களா ma'am delivery பண்றதுக்கு உங்க address சொல்றீங்களா நீங்க எவ்ளோ rate வரும் அத மட்டும் சொல்லிறீங்களா ma'am எனக்கு நாளைக்கு morning வேணும் ten குள்ள ஓ நாளைக்கு morning வேணுமா ma'am

okay ma'am நாளைக்கு morning அப்படின்னா நாங்க வந்து ஆஹ் அன்னைக்குதான் ready பண்ணுவோம் காலையில அன்னைக்குதான் ready பண்ணி உங்களுக்கு பண்ணிருவோம் okay வா delivery பண்ணிருவோம் ma'am பத்து பதினோரு மணிக்குள்ள வரதுமாதிரி பாத்துக்கோங்க late ஆகிராம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 ஆஹ் okay ma'am okay அஹ் okay ma'am நான் address மட்டும் சொல்றேன் note பண்ணிக்கோங்க ma'am

இருவத்தி நாலு by ரெண்டு சிவன் கோயில் street கோட்டார் ma'am நாகர்கோவில்